rate கம்மியா இருக்கு ஏன்னா வந்து ஒவ்வொரு mo~ mobile ஓட அந்தந்த அஹ் popularity கம்மியான அப்பறமா வந்து rate ம் கம்மியா ஆயிட்டு தான் வரும் first starting ல வந்து இந்த mobile ரொம்பவே famous ஆ இருந்ததினால வந்து இது rate ம் கொஞ்சம் அதிகமாயிருந்துச்சு இப்ப போகப் போக இது வந்து rate கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டிருந்த போது நான் வந்து பார்த்தப்போ இது வந்து seventeen thousand ல இருந்துச்சு இப்ப thirteen ல வந்திருக்கு

Y thirty பார்க்கிறப்ப அது இப்ப launch ஆனதனால கொஞ்சம் rate கூட இருக்கு அப்படி தான ma'am ஆமாம் ma'am இப்ப நீங்க ஒரு six month க்கு அப்புறமா நீங்க அந்த mobile ஓட rate பார்த்தீங்கனா அது இன்னும் கொஞ்சம் கம்மியா ஆகி இருக்கும் GB ல தான் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் but இது வந்து sixty-four GB இருக்கு இதுல one twenty-eight GB வெச்ச phone இருக்கா Y twenty-one ல Y twenty one ல இப்போதைக்கு வந்து நீங்க கேக்குற மாதிரி one twenty-eight GB அந்த internal storage வெச்சு இப்போதைக்கு வராது ma'am அதாவது நீங்க வந்து வேற branded mobile வேணுனா பார்க்கலாம்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

ஆமாம் ma'am வேற எதாவது சொல்லி பாருங்க ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா நான் அத order போடலாம் ஓ சரி ma'am சரி ma'am okay ma'am இப்ப விவோ விவோலயே வேற இருக்கானு பாருங்க

ஒண்ணு suggest பண்ணுங்க நான் மூணுல ஒன்ணு choose பண்றேன ஹம் விவோ Y thirty-one இருக்கு ma'am அப்படியா அத பத்தி சொல்லுங்க அதுக்கு cam~ camera quality எப்படி இருக்கு?

storage internal storage six GB ram இருக்கு அது இதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு ma'am ram கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதைவிட

ஆமாம் ma'am ஆனா வந்து நீங்க கேட்ட மாதிரி இதுல internal storage வந்து one twenty-eight GB இருக்கு ஆஹ் first model உம் one twenty-eight தான சொன்னிங்க இல்லயோ?

இது வந்து ஒரு forty thousand வருது ma'am ஓ forty thousand sorry ma'am என்னோட budget இப்போ ஒரு twenty twenty-five இதுக்கு மேல எனக்கு வேணாம் okay அப்ப நீங்க வந்து starting ல பார்த்த மாதிரி Y twenty-three உங்களுக்கு okay தான ma'am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 okay ma'am அப்ப immediate ஆ உங்களுக்கு வாட்ஸ்ஆப்ல நான் send பண்ணிடுவேன் ma'am நீங்க check பண்ணிட்டு சொல்லுங்க ma'am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

okay ma'am நான் சொல்றேன் note பண்ணிக்கோங்க

two eight okay ma'am அப்ப இந்த number க்கு உங்களுக்கு நாங்க

ஒருக்கா confirm hello

okay ma'am okay correct தான் நீங்க இந்த number க்கே எனக்கு இப்போ இப்போவே பண்றீங்களா இல்ல கொஞ்சம் கழிச்சி பண்றீங்களா?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

நீங்க check பண்ணிட்டு எனக்கு immediate ஆ சொன்னிங்கனா நாங்க உடனே உங்களுக்கு வந்து இதால தான் order பண்ணி தந்திடுவோம்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

no Y thirty sorry first Y twenty- three சொன்னிங்க அப்படித்தானே okay okay okay ma'am sorry ma'am sorry ma'am light ஆ confuse ஆயிட்டேன் okay ma'am its okay ma'am அப்ப உங்களுக்கு வந்து சாம்சங் Y வந்து sorry ma'am விவோ Y twenty-three நாங்க உங்களுக்கு வந்து order பண்ணி தரலாம் இல்ல இதே silver color ஆ இல்ல white color ஆ ma'am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

அதாவது காசு உடனே கட்டி வாங்கறீங்களா? இல்ல ma'am நீங்க twenty தான சொன்னிங்க எனக்கு அதனால no problem நான் direct ஆவே twenty குடுத்து நான் வாங்கிக்கிறேன் ma'am okay ma'am okay அப்ப நான் வந்து உங்களுக்கு இப்ப order போடுறேன் நீங்க வந்து mobile உங்க கையில கிடைச்ச அப்புறம் full ஆ check பண்ணிட்டு நீங்க காசு குடுத்தா போதும் ma'am

ஏன்னா நிறைய பேர் வந்து call பண்ணிட்டு எதாவது damage அப்படி இப்படினுலாம் சொல்றங்க so அதனால தான் இப்ப வந்து புதுசா நாங்க வந்து இந்த system கொண்டு வந்திருக்கோம்

okay ma'am okay ma'am guide பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப thank you ma'am thank you so much

okay ma'am

ஆஹ் எனக்கு native திருநெல்வேலி sister உங்களுக்கு தெரியாதா ஓ சரி sister நாங்க already தெரிஞ்சிருக்கும் நினச்சேன். ஒன்னு பிரச்சனை இல்லை. நா அடுத்த வாட்டி கண்டிப்பா வரும் போது நா உங்கள கூப்பிட்டு வரேன். கண்டிப்பா இருக்குற எல்லா இடத்தையும் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நா நினைக்கிறேன். கண்டிப்பா sister எல்லா செலவும் என்னோடது தான் நீங்க வந்த மட்டும் போதும். எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். என்ன sister திருநெல்வேலில என்ன special கேட்குறீங்களா? படத்துல dialog கூட கேள்வி பட்டுருக்கீங்களா? அன்ப வந்த அல்வா தருவோம். வம்ப வந்த வெட்டிருவோம்னா சொல்லிருப்பாங்க அதனால எங்க ஒருக்கு

உங்களுக்கு ரொம்ப interest ஆஹ் இருக்கும். சும்மா நீங்க இப்பவே சொல்லுவீங்க bro இப்போவே கிளம்பி வரேன்னு ஆஹ் கண்டிப்பா sister என்ன சொல்லுவேன் இங்கயே சொந்தமா எல்லாமே இந்த பட்டறைகள் சொல்லுவாங்க அந்த அருவா manufacturing pஅண்ணா கூடிய இடங்கள் அவங்களே அந்த அவங்களே அந்த சுத்தியல்ல வச்சி use பண்ணி அவங்களே அடிச்சி அதுக்கு hand ல வேற handle பண்றது அந்த மரத்தால் ஆசன handle வந்து use பண்ணி அந்த அருவாள் வந்து அவ்வளோ weight ஆஹ் இருக்கும். அது எப்புட்றா அவங்க use பன்றாங்க அவங்களுக்கு தான் தெரியும். அத use பண்ணனும்னா எப்படி நீங்களே use பண்ணுவீங்க அருவாள் ஆனா நீங்க use பண்ணதுக்கு அப்பறம் பாருங்க உங்க கை வலிக்கும். அந்த pain இருக்கும். அதே அவங்க use பண்ண அந்த paint இருக்காது. சொல்வாங்க பிடிக்கிறது இந்த மாதிரி தான் பிடிக்கணும் இல்லைனா infection நெறைய கொடுப்பாங்க but எனக்கு அத பத்தி எல்லாம் தெரியாது. அதுக்கு அப்பறம் அல்வா சொல்றது எனக்கு எப்பக்கம் வருது. நீங்க கேள்வி பட்டு இருப்பிங்க. இருட்டு கடை அல்வான்னு ரொம்ப ரொம்ப famous first of all அந்த கடை ஆரம்பிக்கும் பொழுது ஒரே பாரு கடை தானா இருக்குமா அந்த light வந்து evening time ஆனா சோலா குல்லையே அந்த கடைல வித்துருமா? அல்வா எல்லாமே அது அப்படியே நாளடைவில் famous ஆகி இன்னோனு கூட அந்த கடைய இருட்டு கடை அல்வா அவ்வளோ famous ஆஹ் சொல்றாங்க.

leave க்கு போயிட்டு வரும் பொது கூட வாங்கிட்டு வந்திங்களா அந்த அல்வா taste எனக்கும் நா நெறைய வாட்டி சொல்லிருக்கேன் இருந்தாலும் இப்போ சாப்பிடுற புதுசா சாப்பிடுற feel எனக்கும் வரும். கண்டிப்பா sister நம்ம திருநெல்வேலி name வாரத்துக்கு reason ஏ அந்த கோவில் தான் என நெல்லையப்பர் கோவில் இங்க போது அந்த பெரு அதாவது அத சில நூறாண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னு அந்த கோயிலை இருக்க கூடிய பூசாரி வந்து தினமுமே நெல் எடுத்து அத அவிச்சி காய போட்டு அத குத்தி பிரசாதம் பண்ணி தான் நெல்லையப்பர்தாணு சொல்ராங்கலே பிரதான தெய்வம் சொல்லிட்டு அந்த நெல்லையப்பருக்கு வந்து ஆஹ் பிரகாரம் அந்த சொல்ற கடைகள் போட்டுருக்காங்க so ஒரு நாள் இப்படித்தான் வழக்கம் போல அந்த நெல்லை அவிச்சி காய போட்டு இருக்காரு. இவரு வந்து ஆஹ் சேரி நம்ம குளிச்சிட்டு வந்துரலாமே சொல்லிட்டு தாமிரபரணி ஆற்றுக்கு குளிக்கிறதுக்காக வந்துருக்காரு ஏன நெல்லைநாளே தாமிரபரணி தான் ஆஹ் அங்க குளிக்க போயிருக்காரு sudden ஆஹ் மழை வந்துருக்கு. அய்யயோ இன்னைக்கு நம்ம சிவனுக்கு செய்ய கூடிய பரிகாரங்கள் பண்ண முடியாது போலயே நெல்லு மழையில நினைச்சிட்டு தான் அத குத்தி பண்ண முடியாது சொல்லிட்டு ரொம்ப வறுத்த பட்டுருக்காரு ஆனா அவங்க வந்து பார்க்கும் போது ரொம்பவே shock ஆகிடுக்கரு. என்ன ஆகிருக்கருணை மழை பொழிஞ்சிட்டு இருக்குது. particular ஆஹ் அந்த நெல்லு காய போட்டுருக்க அந்த இடத்துல மட்டும் வெளி போட்ட மாதிரியே மழை பெய்யவே இல்லை. so அந்த இதுல அவரே ரொம்ப shock ஆகிறுக்கறு. சிவனுடைய இவளோ பெரிய அருள் இருக்கு பாருங்க அந்த நெல்லை சுத்தி வேலி மாதிரி இருந்ததனால் தான் நெல்வேலி சொல்லிருக்காங்க so திருவ mention பண்ணிட்டு திருநெல்வேலி திரு நெல்லுக்கே வெளிட்டாங்கனாளே திருநெல்வேலி நாதன் கூட அவரை mention பண்ணுவாங்களா அவரோட பெயரை வச்சி திருநெல்வேலி நாளடைவில் பெயர் வந்துருக்கு sister

நீங்க சொன்ன மாதிரி அந்த கோவில் என்னென்னா பார்க்கலாம் பர்காலத்துல கட்டப்பட்டது. நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம போறோம் அப்படினா போன உடனே நெல்லை அப்பா சந்திக்க மாதிரி இருக்கு பிரதான தேவம் அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காந்திமதி அம்மன் சொல்லிட்டு அவங்களுடைய துணைவியார் அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மனையும் நம்ம சரி சீக்கிரமாவே இருக்கும். நீங்க ரெண்டு கோவிலையும் visit பண்ணிட்டு வாறீங்கனா

food எல்லாம் போடுவாங்க அதுல ரொம்ப relax ஆஹ் mind க்கு நல்ல இருக்கும். அது இல்லாம கல்லால கட்டப்பட்ட full construction மே stone கிரணால என்னாகுண ஆஹ் நீங்க இப்போ வெயில் காலத்துல கோயிலுக்குள்ள போரிங்கான நல்ல ஜில்லுனு இருக்கும்.

அந்த தெப்பத்தை சுத்தி full and full serial light ஆழ வச்சிருப்பாங்க. இவளோ colors ஆஹ் நீங்க பார்க்கிற போதாய் இந்த பைராம் ஜொலிக்கும் சொல்வாங்க அந்த மாதிரி ஜொலிக்கும். அந்த feel light ஓட reflect வந்து அந்த தண்ணிக்குள்ள தெரியும்கிற போது colorful ஆஹ் இருக்கும். கண்டிப்பா நா explain பண்றத விட ரொம்ப இத இருக்கும். கண்டிப்பா next time கண்டிப்பா உங்கள கூப்பிட்டு வரேன். கண்டிப்பா நேர்ல பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா sister நானே உங்களுக்கு சொல்லலாம் நினச்சேன். நீங்களே அதுக்குள்ள start பண்ணிட்டீங்க. ஆஹ் திருநெல்வேலினாலே இந்த side நாளே நெல்லையப்பர் கோவில் பத்தி explain பண்ணிட்டு நெல்லையப்பர் கோவில் இருக்கு. இந்த வந்திங்கனாளே ஆஹ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாபநாசம் அந்த ஒரு recent ஆஹ் movie கூட இருக்கு. அந்த ஒரு அந்த locate வந்து அவ்வளோ ஒரு natural ஆஹ் இருக்கும். என என்ன சொல்றதுன்னா அதுலையுமே ஒரு ஒரு சிவன் கோவிலே இருக்கு. அதாவது பாபநாசம் சாமி சொல்லுவாங்க ஆஹ் நெறைய அந்த என்ன சொல்றது பாபநாசம் வந்து விமர்சனம் கொடுத்ததுனால அந்த name வந்த சொல்றாங்க அந்த தரையில தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. குளிக்கிறதுக்கு தான் அவ்வளோ ஒரு அழகான youngster எப்படி சொல்றது எனக்கே தெரியல. so கத அப்படியே தொடர்ந்து வந்திங்க அப்படினா அந்த மழைக்கு மேல்ப நீங்க போனீங்கன்னா ஆஹ் ஒரு சொறி முத்து அய்யனார் கோவில் ஒன்னு இருக்கு. especial ஆஹ் ஒரு மழை வந்து அங்க இருக்கு. மழைக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் அது பூரா புலிகளுக்கான சரணாலயம் so அந்த சரணாலயத்துக்குள்ள தான் அந்த கோவில் இருக்குது. so அதுமே தாமிரபரணி ஆற்றங்கரையில தான் இருக்கு. கோவிலை எல்லாம் festival அந்த especial ஆஹ் சொல்லனும்னா ஆடி மாசம் சொல்லுவாங்க. அந்த ஆடி மாசம் கோவில் அவ்வளோ ஒரு special ஆஹ் இருக்கும். incase என்னோட family க்கே ஒரு ஆஹ் ஒரு five to one week days அங்க போய் stay பண்ற மாதிரி இருக்கும். tent போட்டு அங்க எல்லாரும் stay பண்றது அவ்வளோ அழகா இருக்கும். இயற்கையோட இயற்கையை ஆகவே farm எடுத்து சமைச்சி சாப்பிட்டு குளிச்சி அதாவது இப்ப இங்க இருக்குற disturbance, noisance அந்த பொல்லுஷன்ஸ் உ அந்த ஒரு smell உ அந்த இரு TV ஒரு disturbance மே இல்லாம natural ஆஹ் நம்ம இயற்கை யோதா இயற்கையாவே நம்ம ஒன்றி வாழறோம். செம்மையை இருக்கும். அத அப்படி தொடர்ந்து வந்திங்கனா மேல காரையார் dam னு சொல்லிட்டு இருக்கும். காரையார் dam பத்தி ஆனா அதுல வந்து boating போவாங்க பார்த்தீங்கன்னா boating அவ்வளோ ஒரு சூப்பர் ஆஹ் கடலுக்கு நடுவுல போற feel இருக்கும். then அத கடந்து வந்திங்கனா அந்த அன்னைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு falls ஒன்னு இருக்கும். ஆஹ் குற்றால falls பார்த்து இருக்கீங்களா same அதே மாதிரி தான் falls இருக்கும். அதுலையுமே குளிக்க allow பண்ணுவாங்க செம்மையை இருக்கும். அதுக்கு அப்பறம் வெளிய எல்லாம் வந்திங்கனா இந்த நெல்லிக்காய் அன்னாசிப்பழம்

training கொடுக்க கூடிய இடம் அது தான் super ஆஹ் இருக்கும். அங்கயுமே இப்போ மணிமுத்தாறு ஆணை இருக்கு. அந்த ஆணையும் super ஆஹ் இருக்கும். அங்கையு அதே மாதிரி ஒரு falls இருக்கு. அங்கேயும் அதே மாதிரி ஒரு falls இருக்கு. அங்கையும் செம்மையை இருக்கும். then அதுக்கு அப்பறம் கொஞ்சம் மேல போனீங்கன்னா மான் சோலை சொல்லிட்டு இருக்கு. ஆஹ் ரொம்பவே அழகா இருந்துச்சி sister நீங்க ooty, Kodaikanal ளுக்கு போன feel கிடைக்கும். என அது எங்க திருநெல்வேலில இருக்குறது எனக்கே பிரமிப்பை இருக்கு. அப்படி எது எதாவது

அந்த அஞ்சுவதே location திருநெல்வேலில மட்டும் தான் இருக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரியான மெசேஜ் இது ஆஹ் rombave special ஆஹ் இருக்கு. then அதுக்கு அப்பறம் வந்திங்க அப்படினா உம் அத சுத்தி பார்க்கிறதுக்கு நெறைய இடங்கள் இருக்கு. ஆஹ் வேற அந்த இடத்துல கண்டிப்பா next time வரம் போது கூப்பிட்டு வரேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். first நீங்க கேட்குறீங்கனா நாங்களே சொல்லலாம்னு தான் இருந்தேன். எங்க ஓருநாளே அடுத்து கோடலாம் தான் ஏன especially ஆஹ் திருநெல்வேலி ஓட joining ல இருந்துச்சி. இப்போ recent ஆஹ் தான் இப்போ நீங்க கேள்வி பட்டு இருப்பிங்களா ரெண்டு maavattam ஆஹ் பிரிச்சிருப்பாங்க

அது பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா கோடலாம் சொல்லிட்டு ஒரு falls இருக்கு அதாவது main falls சொல்றேளா அத main falls சொல்றாங்க இது வந்து பழைய கோடலாம் சொல்லுவாங்க so அந்த main falls xerox எடுத்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதுலயும் அதே மாதிரி அதுலயும் ஆண்கள் பெண்கள் தனியா குளிக்கிறதுக்கு ஏதவது பண்ணிருப்பாங்க. ரொம்பவே natural ஆஹ் இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியே வந்திங்கனா இந்த ஐந்தருவி சொல்லி கொஞ்சம் distance இருக்கு. ஆஹ் அஞ்சறை மீனு நீங்க நினைக்கலாம். அஞ்சு இடத்துல இருந்து விழுகலாம் நீங்க நினைக்கலாம். அந்த விழுகுற இது வந்து அஞ்ச split பண்ணி விழும். அஞ்சு இடத்துல விழுகுறனாள அதுக்கு அஞ்சு அறிவு சொல்லுவாங்க. normal ஆஹ் எந்த ஒரு float இல்லைனா அஞ்சு அருவியும் தனி தனியா விழுங்கும் நம்ம பார்க்கலாம். suppose எது அதிக மழை பொலிவு time ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு அறிவும் ஒண்ணா join ஆகி விழும். அதுவே குளிக்கிறதுக்கு அழகா இருக்கும். அது என்ன சொல்றது இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மழையில அமைந்து இருக்கும். இதோட surrounding ல வந்து இதோட அருவியும் அம்மாஞ்சி இருக்கும். அம்மாஞ்சி இருக்கனால அந்த ஒரு இயற்கை காத்து அந்த ஒரு ஜில்லுண்டு feel அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். எப்படி வர்ணிக்கிறதே தெரியல. அதுக்கு அப்பறம் நீங்க இந்த அப்படியே போய்ட்டு இருந்திங்கனா Kerala ஓட border வரும். எங்க ஊரு ஓட அதெல்லாம் செங்குட்ட dam னு ஒன்னு செங்குட்டையில ஒரு dam ன்னு ஒன்னு இருக்கு. அந்த dam ல எல்லாம் குளிக்கிறதுக்கு அப்படி இருக்கு அருவியில் அப்படி இருக்கு அணையில் இருந்து தன்னியு விழுங்கும். நம்மாளு அதுல இருந்து வழுக்கியும் விழலாம். சாருக்கு மாதிரி இருக்கு சொல்லுவாங்களா அது

sister இப்போ இந்த summer time சொல்லுவாங்களா summer time ல தான் அந்த festival நடக்கும். அங்க இருக்க அந்த இதுல family யா போவாங்க யாரு தான் முதல்ல ஜெயிக்கிறாங்க மாதிரி நடக்கும். but ஆனா unfortunately நா அதுல இது வரை போனது இல்லை. but ஆனா நா நெறைய பார்த்து இருக்கேன். travel பண்றப்ப பார்த்து இருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். but ஆனா அணைக்கட்டு நா சோன்ல dam அந்த dam ல boating உண்டு. அதுல நா போயிருக்கேன் ரொம்பவே thrilling ஆஹ் இருக்கும். பயமா இருக்கும் இப்படி போய்கிட்டு இருக்குமே திடீருனு என்ன ஆச்சுன்னா என்னடா பறக்கிற மாதிரி ஆஹ் ரொம்பவே thrill movement ஆஹ் இருக்கும். நல்லாவே இருக்கும். கண்டிப்பா நான் போய் இதுல இதுல போனது இல்லை. next time வென நம்ம நீங்க எல்லாம் வர சென்னை நமக்கு opportunity கிடைச்சின நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாரும் போலாம். கண்டிப்பா sister நானே அடுத்து உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு இங்க தான் வரலாம் இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்கன்னா இத பத்தி எப்படி சொல்றதுன்னா அத எடுத்துட்டீங்கனா ஆஹ் தென்காசியில் இருந்து எப்படின்னு ஆஹ் வடக்க வந்து காசினி சொல்லுவாங்க காசி சிவன் கோவில் வடக்க அவங்களுக்கு எப்படி காசியோ நமக்கு தெற்குல இருக்கவங்களுக்கு இத தென்காசி சொல்றாங்க அதனால தான் இதுக்கு பேரு தென்காசினு வந்துச்சி. இங்கையுமே மூலவர் வந்து சிவன் தான் நீங்க more hour வந்துச்சின அந்த area எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பழங்காலத்துலையும் சிவன் கோவில்கள் தான் நெறைய இருக்கும். especially திருநெல்வேலி எடுத்துக்கோங்க நெல்லையப்பர் சிவன் கோவில் ஆஹ் குற்றாலத்தை எடுத்துக்கோங்க குற்றாலநாதர் தென்காசி எடுத்துக்கோங்க தென்காசிநாதர் ஆஹ் பாபாசனாசம் எடுத்துக்கோங்க பாபநாச சாமி then அதுக்கு அப்பறம் சங்கரன் கோவில் எடுத்துக்கிட்டிங்கனா சங்கரநாராயணன் கோவில் யாவருமே சிவன் தான் so more over பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவன் ஓட கோவில்கள் அதோட construction பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுக்குள்ளையும் உங்கள கொண்டு விட்ட எந்த கோவிலுக்குள்ள இருக்கிங்ககிறது உங்களால சொல்றேன் உங்களால guess பண்ணவே முடியாது. more over எல்லா கோவில் ஓட same ஒன்னு போல தான் இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். sister நான் சென்னை மாதிரி தென்காசியுமே நீங்க வந்திங்கனா கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் sister அப்படி இருக்கும் பிரமிப்பவு இருக்கும்.

புராணங்கள் சொல்றாங்க sister but அத practical ஆஹ் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல நெறைய பேரு கேள்வி பட்டு நானும் கேள்வி பட்டு இருக்கேன். okay நானும் போயிருக்கேன். view ஆஹ் நானும் போயிருக்கேன். ஆஹ் அவ்வளோதான் எனக்கு தெரியும் sister கண்டிப்பா sister எங்க area ளையும் நெறைய ந சொன்னன்ல புலிகள் சரணாலயம் அதுக்கு அப்பறம் இந்த சைடு மான் மான்கள் சரணாலயம் அதுக்கு அப்பறம் இந்த side மானுர் சரணாலயம் இருக்கு. நாங்க வந்து நெறைய மான்கள் இருக்கு. அது சரணாலயம் ஆஹ் produce பண்ணிருக்காங்க. ஆஹ் then அதுக்கு அப்பறம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு test one to one and half an hour one and half distance kilometer distance லையே பாரு கோவில் ஒன்னு இருக்கு. அத வந்து பெற்ற மழை கோவில் சொல்லுவாங்க. ஏன அத என்ன சொல்றது அது ராமருடைய கோவில் நாங்க வந்து ராமர் தான் so அந்த கோவில் அவ்வளோ அழகா இருக்கும். என ஆஹ் main road ல இருந்து கொஞ்சம் ஒரு distance குள்ள தள்ளி இயற்கை அடிவாரத்துல மழையோடு இயற்கை அடிவாரத்துல ரொம்பவே அமைதியா ஆஹ் எந்த ஒரு உ இல்லாம pollution உ இல்லாம ரொம்பவே அமைதியா இருக்கும் sister கீழ வந்து அவருடைய ராமர் கோவில் இருக்கும். அதுக்கு அப்பறம் ராமர் கிட்ட தட்ட திருப்பாற்கடல் அவங்க சிவன் பார்வதிக்கான temple ஆஞ்சிநேயர் அவங்களுக்கு ஆனா temple

ராமருடைய கோவில் தான் இருக்குது. மழையில நடந்து போகுற feel வந்து அவ்வளோ சூப் ஆஹ் இருக்கும். அதாவது நீங்கலாம் நம்ம family யா போனீங்கன்னா எங்கயாவது relax ஆஹ் போகணும். time spent பண்ணனும்னா most ஆஹ் நீங்க choose பண்ற எடத்துல இது ஒன்னு கண்டிப்பா இருக்கும். ஆனா எங்க ஊர் side ல வந்து சுத்தி பார்க்குறது தான் இது ரொம்ப பக்கத்துல இறுக்கனால school time ல school, college leave time ல ஆஹ் diwali, pongal festival time ல வந்து இங்க வந்து crowd வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. moreover அந்த surrounding ல இருக்க எல்லா young girls, young boys, family ஆஹ் எல்லாருமே வருவாங்க ஆஹ் feel ரொம்பவே நல்லாருக்கும் sister நா நெறைய வாட்டி போயிருக்கேன். எப்போ போய் ஒரே வாட்டி reach ஆனாலும் எப்போ போனாலும் எனக்கு first time நாங்க போற feel தான் இருக்கும். ஆஹ் ஆமா sister நானே இத பத்தி சொல்லலாம்னு தான் இருந்தேன். ஆஹ் எங்க உருளையே அத திருநெல்வேலி பக்கத்துலயே வந்து கூந்தல் குளம் சொல்லுவாங்க கூந்தல் குளம் பரவ இல்லை சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்பவே அழகா இருக்கு. ஆஹ் அந்த திருநெல்வேலில இருந்துட்டு ராதாபுரம் சொல்லுவாங்க அந்த ராதாபுரம் நீங்க கூட கேள்வி பட்டு இருப்பிங்களா கூடங்குளம் அனுகூலம் சொல்லிட்டு அந்த ஊருல இருந்து கொஞ்சம் ஆஹ் three to five kilometers ல தான் surrounding ல தான் அந்த பறவைகள் எல்லாம் இருக்கு. வேல் நாட்டுல இருந்து வர கூடிய பறவைகள் எல்லாமே அங்க தன இருக்கும். அது கூந்தல் குளம் எல்லாமே இருக்கும். ரொம்பவே இத்தா இருக்கும். ஒரு குளம் மாதிரி இருக்கும்.

இந்த diwali time ல நெறைய பட்டாசு வைப்பாங்க இந்த ஒரு hour நம்ம ஊர் கிராமங்கள்னால நெறைய பெரு வெடிப்பாங்க. ஆனா அந்த ஆவூரு மக்கள் என்ன பண்ணுவாங்கன அங்க பறவைகள் புறாக்கள் இருக்குனால அந்த வேண்டிய ஆஹ் ஒரு knowledge அப்படினா திடீருனு வெடி போடுறது இந்த பட்டாசு வெடிக்கிறது அந்த விஷயத்தை வந்து total ஆஹ் வே avoid பண்ணிருக்காங்க என அவங்க வந்து பறவைகள்ல எந்த ஒரு விஷயத்துலையும் disturb பண்ண கூடத்துகிறதுக்கு காந்தி ரொம்பவே அத careful ஆஹ் handle பன்றாங்க

ஆஹ் ஏன் sister இவளோ கெத்தா ஆஹ் திருநெல்வேலி பத்தி சொல்லி இருக்கேன் நாங்க எப்படி வெளிய போவோம். ஆஹ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியல. ஆசியாவிலையே first first womens க்கு சொல்லிட்டு college தனியா college open நாங்க தான் தெரியுமா

திருநெல்வேலியில் சொன்னிங்கன்னா பெரிய medical college, government medical college இருக்கு. அது போகோ எல்லா equipments உம் hospital facilities எல்லாமே இருக்கு. அதுக்கு அப்பறம் ஆராய்ச்சி மய்யம் இருக்கு. அதுக்கு அப்பறம் வண்டிங்கள் திருநெல்வேலியோட center லாவே science center னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அதுலையே இப்போ recent ஆஹ் கேள்வி பட்டு இருப்பீங்களே புத்தக கண்காட்சி நடந்துச்சு புத்தக கண்காட்சி நடந்துச்சு ஆஹ் நமக்கு கீழடியில அந்த ஆஹ் ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச எல்லா பொருட்களையும் அங்க காட்சி படுத்து இருந்தாங்க சேரி science center நீ எனக்கே என்னமோ எப்பக்கம் வருது இதுல என்னென்ன ஆஹ் anta juraasik park னு சொல்லுவாங்களா அந்த இதுல mini jurasik park மாதிரி construction அது antha oru mini station நீ எனக்கே என்னமோ எப்பக்கம் வருது இதுல என்னென்ன science சமந்தா பட்டது நெறைய எப்படி பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்கு sister ஆஹ் கண்டிப்பா நீங்க ஒரு time வாங்க நீ கண்டிப்பா கூப்பிட்டு போறேன். கண்டிப்பா sister நானே அடுத்து உங்களுக்கு சொல்லலாம் இருந்தேன் நீங்களே கேட்டிங்களா ஆசியாவிலே முதல் முதல ரெட்டடுக்கு பாலம் ஈரடுக்கு பாலம் அந்த பாலம் இருக்குறது நம்ம திருநெல்வேலில தான் இப்போ ரெண்டாவது வந்து Coimbatore ல இப்போ தான் launch பண்ணாங்க இப்ப தான் துறந்தாங்க so அதனால first first இருக்குறது நமக்கு திருநெல்வேலில தான் எனக்கு அது சொல்லும் பொழுது ரொம்பவே கெத்தவும் proud ஆஹ் வும் வரேன் கண்டிப்பா sister சொல்லலாம்னு தான் நினச்சேன். more over வந்து நீங்க நம்ம சொன்ன மாதிரி natural அந்த tourist இத தவிர்த்தும் நெறைய இந்த இப்போ electricity பார்த்தீங்கன்னா moreover india லேயே நம்ம தான் first ல இருக்கும். எங்க area ல தான் கயத்தாறு இருக்கு கேள்வி பட்டு இருப்பிங்க என hindu மூலமா power generate பண்றது கூடிய generation நெறைய இருக்கு. என பாரு எங்க எங்க வீடு மாடியில இருந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி நெறைய அந்த இருக்கு. அது மூலமா தான் power ஆஹ் generate பண்ணிட்டு இருக்கேன். நாங்கல்லாம் jolly time ல அங்க பொய் உட்கார்ந்து time spend பண்ற மாதிரி இருக்கும். அத சுத்துற பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும்.

நெறைய drawback வந்துச்சி அதுக்கு அப்பறம் தான் launch பண்ணாங்க அதுவும் இப்போ நல்ல போய்கிட்டு இருக்கு. first ரெண்டு unit run ஆகிட்டு இருக்கு. மூணாவது நாலாவது field காண work வந்து construction போய்கிட்டு இருக்குது. அங்கலாம் near ஆஹ் போனீங்கன்னா ஒரு total ஆஹ் என்ன சொல்றது கடற்கரையை அவன் வளைச்சி போட்டிருக்கான் தான் சொல்லணும் sister அந்த அளவுக்கு area வளைச்சி போட்டுருக்காங்க அத பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. நல்லாருக்கு. ஆஹ் then அதுக்கு அப்பறம் வந்திங்கனா நெறைய solar construciton எங்க உருளையுமே நெறைய போய்கிட்டு இருக்கு. சூரிய ஒளி மூலமாவும் power எடுக்க கூடியது நெறைய construction இந்த திருநெல்வேலி ல போறது கூட பார்த்து இருப்பிங்க மானூர் சொல்லிட்டு அங்கையுமே நெறைய solar planets இருக்கு. நெறைய power generate பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நா உங்க எல்லாத்துக்குமே ஒரு நாள் நா கண்டிப்பா கூப்பிட்டு போறேன். ஆஹ் ama sister அவருக்கு அதாவது இந்த வரி கட்டிட்டு இருந்தாங்கன்னா முன்ன நம்ம அப்போவே அவர் வரிக்கட்ட மாட்டான் சொல்லிட்டு அவர் அவர் மோதல் மொதல்ல against ஆஹ் இருந்தாரு. so அவரோட நினைவை தான் அவருக்கான மண்டபம் தான் அங்க இருந்தது.

ஆஹ் அதுபோக moreover எங்க ஊரு பெண்களும் அப்படி தான் அந்த அளவுக்கு நாங்க follow பண்ணி தான் வருவாங்க யாரை பார்த்தாலும் ரொம்ப கெத்தா தான் இருப்பாங்க ரொம்ப silent ஆஹ் இருப்பாங்க ஆஹ் யாருமே assault ஆஹ் என்ன நெருங்க கூடாது அளவுக்கு fire ஆஹ் இருப்பாங்க நீங்க வந்த மட்டும் போதும். கண்டிப்பா நானே உங்களுக்கு எல்லா area வும் சுத்தி காட்டுறேன். ஆஹ் வேற office work எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு. நா இன்னைக்கு இல்லாம ரொம்ப jolly ஆஹ் இருந்துருப்பீங்க நினைக்கிறேன் okay sir நானும் ரொம்பே நேரம் பேசிட்டேன். நாளைக்கு office ல meet பண்ணுவோம். okay bye திவ்~ திவ்யாம்மா ஜீவிதா